இது புதுசா இருக்கு நான் ஏற்கனவே அந்த தெரிஞ்சவங்க அதான் அங்க குடுக்கலாம்னுட்டு ஒரு idea ல இருக்குறேன் இங்க cakes லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா? ஆமாம் madam நீங்க அதுகூட reviews ல பார்த்துக்கலாம் taste உ ஆஹ் texture அதோட shape எதுக்குமே எந்த ஒரு குறையும் இருக்காது madam நல்லா delicious ஆ இருக்கும் okay ma'am எந்த மாதிரி varieties க்குலாம் cakes வச்சிருக்கீங்க? ஆஹ் நீங்க கேட்கிறதை பண்ணி குடுப்போம் madam ஏன்னா எங்க கிட்ட நல்ல bakers இருக்காங்க ஆஹ் so எந்த variety நீங்க suggest பண்ணாலும் அந்த மாதிரி அப்படியே பண்ணி குடுப்போம் madam நீங்க எந்த மாதிரி விரும்புறீங்க? எனக்கு flavour ல brownie flavour வேணும் கிடைக்குமா? ஆஹ் okay brownie ஆ sure madam அதெல்லாம் available ஆ தான் இருக்கு இது இப்படி different ஆ ஒரு cake குல்லயே gift வச்சிருக்குற மாதிரி வச்சிருப்பாங்கல்ல இந்த மாதிரி cake cut பண்றப்போ roll பண்ணா photos வர்ற மாதிரி ஆஹ் ஆமாம் madam அது மாதிரி பண்ணனுமா?

ஆஹ் கிடைக்கும் madam, but அதோட photos என்னென்ன வைக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க வாட்ஸ்~ ஆஹ் கண்டிப்பா ma'am same வாட்ஸ்ஆப் number தான? ஆஹ் yeah madam, but வாட்ஸ்அப்ல வந்து எந்த photo வுமே நீங்க image ஆ அனுப்பாம document ல அனுப்புங்க madam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

ஓ சரி சரி சரி ma'am நான் அப்படியே பண்றேன் ஆஹ் okay madam cake ல நீங்க வேற ஏதாவது design expect பண்றீங்களா? design எந்த மாதிரி design சொல்றீங்க?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 மாதிரி design பண்ணனுமா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

ஆஹ் அப்போ உங்களுக்கு full ஆ மேல chocolate ஆல cover ஆகி இருக்கணும் அப்படித்தானே madam choclate அப்பறம் அந்த ice cream பாதி இருக்கிற மாதிரி இருக்குமே அந்த மாதிரி அப்புறம் இடையில biscuits இந்த ஒரியோ அந்த மாதிரி

ஆஹ் sure ma'am அதுல எல்லாம் எந்த ஒரு குறையுமே இருக்காது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 happy birthday my friend அவ்வளவு போதும் okay ma'am happy birthday my friend அஹ் உங்க friend க்கு age என்ன? friend க்கு ஒரு twenty-two twenty-two

okay madam hello ma'am கேக்குதா?

பார்வதிபுரம்

ஆஹ் one by two forty three F four ஆஹ் okay madam okay okay madam நீங்க சொன்னது மாதிரியே correct ஆ உங்களுக்கு receive ஆயிடும் ஆஹ் முந்தன நாளு night twelve o'clock க்கு உள்ள கண்டிப்பா receive ஆயிடும் madam thank you for calling madam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

hello

ஹம் வசந்த் நல்லா இருக்கேன் வசந்த்

நானா அண்ணா எல்லா பசங்க எல்லாம் படத்துக்கு போயிட்டிருந்தாங்க

அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேண்ணா

படம் பேரு வாயிலேயே நுழையலண்ணா

நானே இப்பதான் recent ஆ இதுக்கு போயிட்டு வந்தேன் அவதார் படம் போயிட்டு வந்தேன் அவதார் two வந்துச்சு இல்ல

அவதார் one என்ன ப~ பார்த்திருக்கியா பார்க்கலையா அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கேண்ணா அது concept என்னன்னா இப்ப இந்த மனுஷங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல ஒரு நூறு வருஷத்துக்கு அந்தப் பக்கம் future ல இருக்கிற கதை மாதிரி அதுதான் content உ ஆஹ் என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாம் இந்த இது மரம் இது எல்லாத்தையும் நம்ம இயற்கை வளத்தை எல்லாம் அழிச்சிருவாங்க

ஆஹ் இங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் எதுவும் இங்க இருக்காது so இங்க வாழ்றதுக்கு correct ஆ இல்லைன்னு சொல்லிட்டு மார்ஸ்க்கு போவாங்க மார்ஸ்ன்னா வேற ஒரு கிரகத்துக்கு போவாங்க மார்ஸ் மாதிரி வேற ஒரு கிரகத்துக்கு போவாங்க

அங்க வந்து வேற ஒரு ஆனா இவங்க போய் பார்த்தா அங்க full ஆ மரம் செடி full ஆ இதுவா இருக்கும் ஆனா அங்க வேற ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனுஷன் மாதிரி வேற ஒருத்தவங்க மனுஷனோட இன்னும் கொஞ்சம் பலமா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இல்லனா இது one லயே வந்திருக்கு ஆஹ் one ல இது technology அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க நம்ம பழைய காலத்துல வில் அம்புலாம் வச்சிருந்தாலும் அந்த level லதான் develop ஆயிருப்பாங்க அப்படி அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க

அப்பிடித்தான் போய்ட்டுருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறம் அங்க போற வரையும் தெரியாது போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு இவங்க technology வச்சு அவங்களை மாதிரியே மனுஷங்களை create பண்றதுக்கு ஒரு technology create பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இது நான் அவதார் one பார்த்திருக்கேண்ணா ஆமாண்ணா எனக்கு தெரியுண்ணா ஹம் அதே தான் so அந்த technology use பண்ணி அவங்களை மாதிரி மாறி அவங்களுக்குள்ளேயே போய் கலந்து அவங்களைப் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை அந்த நா~ நாட்டைவிட்டு விரட்டிட்டு நம்ம அங்க போய் நம்ம stay பண்ணிக்கலாம்

இந்த மாதிரி plan பண்ணி அவங்க மேல போர் தொடுக்கறதுக்கு ready பண்ணுவாங்க. ஆனால் யார இவங்க அனுப்பிச்சாங்களோ அவங்களே வந்து அங்க போய் பழகி அவங்ககூ~ அவங்கள்ல ஒருத்தனா மாறிடுவான் hero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

அவங்களுக்கு support பண்றான்னு இவங்க கண்டுபிடிச்சுட்டு அவன arrest பண்ணிடுவாங்க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

ஆஹ் அப்ப வந்து hero அங்க இருந்து escape ஆயிடுவான் okay ண்ணா ஆஹ் hero அங்க இருந்து escape ஆயிட்டு hello கேக்குதா

hero வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் அவனுக்கு help பண்ணாங்க இல்ல கூட அங்க போய் பழகுறதுக்கு அவங்களோட help ஓட hero அந்த இதுல இருந்து escape ஆயிடுவான் அவங்க arrest பண்ணி வச்ச ஆஹ் ship ல இருந்து escape ஆயிடுவான் escape ஆயிட்டு மறுபடியும் அவதாரோட la~ land க்கே போயிடுவான்

போயிட்டு அங்க அங்க இருக்கறவங்க எல்லாம் அவன யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவன் மனுஷங்கள்ல இருந்து வந்தவன் so நம்மளுக்கு எதிராதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது நம்ம இப்ப அவங்களை எப்படியாவது நம்ம help பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பான் அப்போ அவங்க எல்லாமே ஒரு dragon அ பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க makto ஒரு dragon இருக்கும் அந்த dragon பார்த்தாலே எல்லாருமே ஒரு dragon ஐ ஓட்டுவாங்க blue colour ல இருக்கும் red colour ல இருக்கிற ஒரு dragonmakto சொல்லிட்டு அது வந்து அவங்க முன்னோர்கள்லயும் இதுவரையும் ஒருத்தர்தான் அடக்கியிருக்காங்க அவன் பேரு makto, so அதுக்கப்புறமா யாருமே அவங்க இது கிட்ட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க சரி இப்போ நமக்கு வேற வழி இல்லை நம்ப அதை நம்ப அடக்கி நம்போ அஹ் அவங்க நம்பிக்கை சம்பாதிக்கணும்ன்னா அதை அடக்கிதான் நம்மளை வந்து அவங்க makto வா பார்ப்பாங்க makto ன்னா அவங்களுக்கு கடவுள் மாதிரி அந்த மாதிரி நம்மளை பார்ப்பாங்க நம்ம என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் plan பண்ணி அதை போய் அடக்கிருவான் அடக்கிட்டு அவங்க meeting போட்டுட்டு இருப்பாங்க ஒரு மரத்தடியில போயிட்டு என்ன பண்ணலாம் மனுஷங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க போயி நான் வந்து உங்களுக்கு help பண்றேன் அவங்களை எதிர்த்து போராடலாம் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் சொல்லுவான் ஆனா அப்ப அவங்க நம்பிருவாங்க ஏன்னா அவங்க அவங்க கடவுள் மாதிரி இப்ப அவங்களுக்கு ஏன்னா அவன் makto வே அடக்கிட்டான் அப்படின்ற மாதிரி அவனை நம்பிருவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு அங்கங்க help கேட்டு மொத்தமா அவதார் மொத்தமா இந்த கிரகத்துல இருக்கிற எல்லாவிதமான உயிரினம் எல்லாத்துக்கிட்டயும் போய் help கேப்பாங்க அப்புறமா ஒரு இருநூறு பேர் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள்லயோ ரெண்டாயிரம் பேர் ஆயிடுவாங்க அவங்க அங்க radar ஒழுங்கா work ஆவாது இருந்தாலும் அஹ் light ஆ அந்த work ஆவறதை வச்சு அவங்க நிறைய crowd அதிகமாயிருச்சு almost ரெண்டாயிரம் பேர் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு military base ல இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சரிங்களா இன்னும் ஒரு பத்து நாள் wait பண்ணோம்னா இவங்க இரண்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேரா கூட மாறிடுவாங்க முதல்ல இப்ப அவங்க எதிர்பார்க்காத போது, இப்பயே போய் attack பண்ணாதான் நம்ம கம்மி ஆளுங்களை win பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு போய் attack பண்றதுக்கு போயிடுவாங்க

அப்புறம் போர் போர் நடக்கும் இவனுக்கும் கொஞ்சம் அவங்களை என்னென்ன எப்படி எல்லாம் attack பண்ணுவாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சதுனாலே அதுக்கு ஏத்த மாதிரி அவன் leader ஆ இருந்து command பண்ணி அவங்க எல்லாரையும் win பண்ண வைப்பான்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

ஆஹ் இப்ப அவதார் two எப்படி வந்திருக்குன்னா நடுவுல கொஞ்சம் பெரிய gap என்னன்னா அவனுக்கு அந்த அவனுக்கு training கொடுத்த பொண்ணையும் love பண்ணியிருப்பான் அந்த பொண்ணையும் இப்ப கல்யாணம் பண்ணி மொத்தம் மூணு குழந்தைங்க இருப்பாங்க ஒரு பொண்ணு இரண்டு பசங்க

ஆஹ் இப்ப அவனுக்கு மூணு குழந்தை இருக்கும் கல்யாணம் ஆயிட்டு கொஞ்சம் வருஷம் ஆகி இப்போ வந்து திருப்பி அவன வந்து வில்லன் இருக்கான்ல அவனை clone பண்ணி திருப்பி வர வச்சிருப்பாங்க

இப்ப வில்லன் என்ன பண்றான்னா அவதாரோட land க்கு அவங்களோட கும்பலோட கும்பலா கலந்து இந்த hero வ எப்படியாவது பழி வாங்கணும் இவனை அழிச்சே ஆகணும்ன்னு சொல்லிட்டு plan பண்ணி இவனை தேட ஆரம்பிப்பான்

சரி இப்ப அவன் திருப்பி வர்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம வந்து போர் கொடுத்தா நம்மளோட மக்கள் வந்து சாவாங்க போர்னா ரெண்டு பக்கமும் சாவு இருக்கும் so இவன் நம்ப~ நம்பளை மட்டும்தான் சாவடிக்கணும்னு வர்றான்

இவனை first part ல இவனை அவனைக் கொன்னுட்டாங்கல்ல அதனால அவனைப் பழிவாங்குறதுக்காக அவன் clone பண்ணி, திருப்பி அவன மாதிரியே ஒருத்தனை உருவாக்கியிருப்பாங்க so அவங்களோட கதையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அவனை ready பண்ணிடுவாங்க

சரி அவன் வந்து அவதாராவே மாறி இப்ப இவங்கள பழி வாங்குறதுக்காக ஒரு அந்த gang கே மொத்தமா வரும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க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 அங்க இருந்து இடம் பெயர்ந்து போயிட்டு ஒரு தீவுல போயி settle ஆயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்துடுவாங்க இங்கதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்துடுவாங்க

அவனும் அங்கங்க தேடுவான் தேடுறதுக்கு எல்லாம் try பண்ணி ஒரு ship ஒரு இடத்துல போயி contract எடுத்து ship அ புடிப்பாங்க

அவனை ship ல புடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவன் திமிங்கலத்தை வேட்டையாடுறவன்

ஆஹ் அவன் வந்து நான் என்னோட வேலையாதான் வந்திருக்கேன் நான் திமிங்கலத்தை வேட்டையாடணும் நான் அதை முடிச்சிட்டேன்னா உனக்கு help பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் சரி முதல்ல அதை செய்வோம்னு சொல்லிட்டு போய் முதல்ல திமிங்கலத்தை ஒரு திமிங்கலத்தை பிடிச்சு வேட்டையாடி சாவடிச்சிடுவான்

ஆஹ் அப்ப வந்து இவங்க அந்த balloon மாதிரி ஒண்ணு கட்டி திமிங்கலத்தை மேல மிதக்க வைக்கிறதுக்காக நாலு இடத்துலயும் balloon மாதிரி கட்டி தொங்க விடுவாங்க தண்ணிக்கு மேலயே திமிங்கலத்தை வர வைக்கிறதுக்காக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 அப்படின்னு சொல்லிட்டு அது~ அதுக்கு மேல விட்டு வச்சிருந்த அந்த shoot பண்ண மயக்க மருந்து இருக்கு அந்த bullet எடுத்துட்டு போயி இது உங்க உடம்புல பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாவு நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம்

ஆஹ் அது வந்து radar மாதிரி அது எங்க போகுதுன்னு track பண்றது

tracker வந்து அது மேல உங்க மேல குத்திடுச்சின்னா அதை வந்து எப்படியாவது உதறிட்டு போகப் போக சொல்லி திமிங்கலத்துக்கெல்லாம் எல்லாமே information குடுக்க சொல்லி சொல்லுவான் hero அதுக்கப்புறம் எல்லா திமிங்கலத்துக்கும் போய் information குடுக்க போவாங்க அப்ப வந்து அஹ் hero வோட பையன் வந்து ஒரு திமிங்கலத்தோட friend ஆ இருப்பான்

ஆஹ் அந்த திமிங்கலத்துக்கு நம்ம inform பண்ணனும் இவங்கெல்லாம் அதை வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க நெறைய பேர அது கொன்னுருச்சுன்னு சொல்லிட்டு பழைய காலத்துல கொன்னுருச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஆனா actual ஆ கொன்னது வந்து திமிங்கலத்தை வேட்டையாட வந்தவங்கதான் கொன்றுப்பாங்க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 சொல்றதுக்கு போவான் ஆனா போகும்போதே அந்த திமிங்கலத்து மேல already radar வந்து குத்திட்டிருப்பாங்க

அப்ப அந்த radar அ பிடிச்சு அவங்க friends எல்லாரும் சேர்ந்து புடிச்சு இழுப்பாங்க அது உடம்புல இருந்து இழுக்கவே முடியாது உள்ள full ஆ குத்தி சொருகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒருவழியா புடுங்கி எடுத்திருவாங்க எடுத்துட்டு தூரமா தூக்கி போட்டுருவாங்க அவங்க வந்து அதை track பண்ணி போகட்டும்னு சொல்லிட்டு இந்த திமிங்கலத்தை தப்பிக்க வைக்க பாப்பாங்க தப்பிக்க வச்சிருவாங்க ஆனா திமிங்கலத்துக்கு பதிலா இவங்களை இவங்களை பாத்துட்டு இவங்களை arrest பண்ணிடுவாங்க ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிரும் இவந்தான் அவங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் பார்த்த உடனே

hero வோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுக்கு தெரிஞ்சிரும் அதனால இவனை arrest பண்ணி ship ல கட்டி போட்டுருவான்

அதுக்கப்புறம் hero அந்த தீவுல இருக்குற படையோட கிளம்பி போவாங்க அங்க போனப்புறம் நம்ம தமிழ் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் படம் மாதிரி பண்ணிடுவாங்க நீ மட்டும் உள்ள வா அப்பத்தான் பையனை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கப்புறம் இவன் மட்டும் கிட்ட போகும்போது அந்த திமிங்கலம் வந்து அவனுக்கு help பண்ணும்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

வில்லனை கொன்னுடுவாங்க கொன்றுவாங்கன்னா கொல்றதுக்கு போவாங்க almost எல்லாருமே கொன்றுவாங்க வில்லனை மட்டும் main வில்லனை கொல்றதுக்கு போகும்போது அவங்க பையன் ஒருத்தன் இருப்பான் இவங்க கூட்டத்திலேயே அவங்க பையன் இருப்பான் வில்லனோட பையன்

வில்லன்னா இப்போ இவன் cloning பண்ணி வந்தவன் வேற but ஆனா உருவம் எல்லாமே ஒண்ணுதான் memories எல்லாம் ஒண்ணு ஆனா இவன் வேற அவன் வேற தான் ஆனா பழைய ஜென்மத்துல அவன் இருந்தான் இல்லையா அவனோட பையன் அது அவன் வந்து அவதார் கூட்டத்துல இருப்பான் நல்லவனாதான் இருப்பான்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

சரி அவன் வந்து கூப்பிடுவான் நீ என் கூடயே வந்துரு அவங்க கூட போகாதே

நான் உன்னை வந்து இப்ப அப்பான்றதுனாலதான் உன்னை காப்பாத்தினேன் நான் எப்பவுமே அவங்கள்ல ஒருத்தன்தான் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு மறுபடியும் அவன் ஓடி அவதார் கூட்டத்துக்கே போயிடுவான் okay ண்ணா

அந்த threeDeffect எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்களா

எல்லாம் அவங்க செதுக்கி இருப்பாங்க இப்போ ஒரு சின்ன இப்ப கடலுக்குள்ள அவங்க நீந்தும் போது தீவுக்குத்தானே போயிருக்காங்க கடலுக்குள்ள நீந்தும்போது octopus மீனு சின்ன மீன், பெரிய மீன், திமிங்கலம் எல்லாமே அந்த அந்த அஹ் அவதார் ஆளுங்க இருக்காங்கல்ல so அவங்க shape க்கு ஏத்த மாதிரி அதுவும் கொஞ்சம் design பண்ணிருப்பாங்க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

ஆனா அது பூச்சிதான்னு பார்த்தா தெரியும் ஆனா அந்த மாதிரி பூச்சி நம்ம world ல இங்க பார்த்துக்கவே மாட்டோம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க இப்ப மனுஷங்களே அந்த அவதார் உருவத்துல இருக்காங்கல்ல so அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டுதானே இருக்கும் நம்ம இருக்கிறதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம் அப்படின்ற மாதிரி plan பண்ணி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் கூட மாத்தி மாத்தி பண்ணிருப்பாங்க சின்ன சின்ன ஓ changes பண்ணிருப்பாங்க எல்லாத்தையுமே புரியுது அண்ணா புரியுது அண்ணா.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

மரம் மரத்தோட shape இலையோட shape எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க எல்லாமே full ஆ காடாதான் இருக்கும் first half உ second half ல full ஆ, தண்ணி இருக்கும் first half ஐ விட second half கொஞ்சம் கம்மிதான் ஆனா story wise ல but ஆனா visual ஆ நல்லா பண்ணிருப்பாங்க third part வரப்போகுது அதனால அவன் actual ஆ இப்பதான் பேட்டி கொடுத்திருக்காங்க first part, second part அ காட்டிலும் third part வந்து இன்னும் ப~ பிரம்மாண்டமா இருக்கும்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 ஆயிரத்தி ஐந்நூறு கோடி budget பண்ணி பண்ணியிருக்காங்க படத்தை ஆயிரத்தி ஐந்நூறு கோடியா

மொத்தமா மூணு மடங்கு சேர்த்து வ~ வந்திருக்கோம் அவதாருக்கு மட்டும் ஆயிரத்து ஐநூறு கோடி மொத்தமா budget ல இருக்கு ஆனாலும் friends எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா first part மாதிரி இல்லை அப்படின்றாங்கன்னா